ஆப்ஜி இந்த பெண் கொலையாளிகளை நெரிசலான நீதிமன்றத்தில் தண்டித்து அவரை காப்பாற்றினார் இவ்வாறா~ இவ்வாறாக ஆப்ஜி பல உபகாரங்களை செய்தார் குரு சாஹிப்பின் மூத்த சகோதரர் ராம்ராய் எனது தந்தை எனது உரிமையை கொன்று எனது தம்பிக்கும் அரியணை சொத்துக்களையும் கொடுத்ததாக பேரரசர் அவுரங்கசீப்பிடம் புகார் செய்தார் உனது கட்டளைக்கு நான் கீழ்படிய~ படிந்ததால் இதெல்லாம் நடந்தது ஆனால் அவுரங்கசீப் ராஜா ஜெயசிங்கிற்கு குரு சாஹிப்பை டெல்லிக்கு அழைக்கும்படி கட்டளையிட்டார் ராஜா ஜெய் பெருமூச்சு தனது திவான் பாரஸ்ராமை குரு சாஹிப்பை டெல்லிக்கு மரியாதையுடன் அழைத்து வர அனுப்பினார் திவான் பாரஸ்ராம் கிராத்பூரை அடைந்து குரு சாஹிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் திவான் கிராத்பூரை அடைந்து குரு சாஹிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் டெல்லிக்கு செல்வதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அவுரங்கசீப் போன்ற மன்னனின் முகத்தில் தான் முழிக்க பார்க்கமாட்டேன் என்று திவானிடம் குரு சாஹிப் கூறினார் இறுதியில் குரு சாஹிப் தனது தாயாரிடமும் சீக்கிய சங்கத்தினரிடம் ஆலோசனை செய்து டெல்லி செல்ல முடிவு செய்தார் குருஜி நடந்து கொண்டிருந்தபோது சீக்கிய சங்கத்தின் பெரும் கூட்டம் கிராத்பூருக்கு வந்தது குரு சாஹிப் அனைவருக்கும் பொறுமையையும் ஆறுதலையும் கொடுத்தார் ஆனால் நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் அவரை பின்தொடர்ந்தனர் ஆம்போலா மாவட்டத்தில் உள்ள பஞ்சோக்ரா நகரத்தை அடைந்ததும் சில முக்கிய சீக்கியர்களை தவிர மற்ற அனைவரையும் குரு திரும்பினார்

நீங்கள் கலையை பார்க்க விரும்பினால் உங்கள் ஊரிலிருந்து யாரையாவது அழைத்து வாருங்கள் குருநானக் பாட்ஷா அவருடைய அருளால் கீதையின் அர்த்தத்தை தருவார் பண்டிதர் சென்று சாஹி என்ற எழுத்தறிவில்லாத ஜீயரை அழைத்து வந்தார் சத்குரு அவரை பார்த்தார் பண்டிட்ஜியின் பண்டிட்ஜி செய்ய சொன்னார் குருஜி குச்சியை அவன் தலையில் வைத்து அவன் கண்களை பார்த்தார் கீதையின் கடினமான மற்றும் கடினமான ஸ்லோகங்களின் பொருளை பண்டிட் கேட்டார்

டெல்லி சென்றடைந்த பிறகு குரு சாஹிப் எங்கே தங்கினார்

என்று கூறி தரிசனம் தர மறுத்து என்று எழுதி அனுப்பினார் அவுரங்கசீப் தனது மகன் குருவிடம் அனுப்பினார் குருஜி அவருக்கு ஆன்மீக போதனைகளை அளித்து அவரை பாராட்டினார் ராம்ராய்க்கு அரியணை வழங்கப்படவில்லை என்று பேச்சு அடைந்தபோது குருஜி அரியணை பரம்பரை சொத்து அல்ல என்று தெளிவுபடுத்தினார் ராம்ராய் குட்பானியின் வசதே~ ம~ வ~ வசனத்தை மாற்றினார் இதனால் அவரது தந்தை குருஜி அவரை கைவிட்டார் எனவே குட்காடி பற்றிய அவரது கூற்று தவறானது இந்த விளக்கத்தை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 பத்ராணியை சோதிக்கச் சொன்னார் குரு சாஹிப் தனது தடியை பத்ராணியின் தலையில் வைத்து இது பத்ராணி என்று கூறி தன் மகனின் விருப்பம் நிறைவேற ஆசீர்வதித்தார் அந்த நாட்களில் டெல்லியில் காய்ச்சலும் பெரியம்மையும் பரவின குருஜி இரவும் பகலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவினார் சபையின் தசமபாகம் மற்றும் காணிக்கை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த நோக்கத்திற்காக சமை~ சபையின் தசம பாகங்களும் காணிக்கைகளும் பயன்படுத்தப்பட்டன குருஜியின் புனித தரிசனத்தால் உடல் மற்றும் மன நோய்கள் நீங்கின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 அதாவது அடுத்த குரு பாகலே கிராமத்தில் இருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒண்ணின்படி ஜோதி ஜோத் முப்பது மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி

குரு ஹரி கிருஷ்ணா வேறு என்ன பெயர்களால் அறியப்படுகிறார் சீக்கியத்தின் இளைய சத்குரு பாலா பீரிதம் மற்றும் அஸ்தம் பல்பிரா போன்ற வார்த்தைகளால் நினைவு கூறப்படுகிறார் ஸ்ரீ குருநானக் சாஹிப்ஜியின் எட்டாவது வாரிசாவார் குரு ஹரிகிருஷ்ணா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் கிராத்பூர் சாஹிப்பின் மாதா கிருஷ்ணா கவ்ஜியின் வயிற்றில் ஸ்ரீ குரு ஹரிராய்ஜியின் இல்லம் குரு ஹரிராய் சாஹிப்ஜியின் மூத்த மகன் பாபா ராம்ராய் அவுரங்கசீப்பின் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்விக்க என்ன செய்தார்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 ஸ்ரீ ஹரிகிருஷ்ணா சாஹிப் எட்டாவது குருவாக அக்டோபர் ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னில் இறந்தார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஐந்து வயது மூன்று மாதங்கள் ராம்ராய்க்கு இது தெரிய வந்ததும் குரு சாஹிப்புக்கு எதிராக சதித்திட்டம் தீட்ட தொடங்கினார் அவர் என்ன செய்தார் ராம்ராய் இதை அறிந்ததும் குரு சாஹிப்பிற்கு எதிராக சதித்திட்டங்களை திட்டமிட தொடங்கினார் அவர் தனது மாமா தீர்மாலுடன் ஆலோசனை செய்து அவருடன் சில மாசான்களை கட்டி அவர்களின் அவர்கள் மூலம் தன்னை ஒரு குருவாக பிரபலப்படுத்த முயன்றார் ஆனால் சீக்கியர்கள் குரு ஹரிராய் சாஹிப்பின் முடிவை அறிந்திருந்தனர் அதனால்தான் ராம்ராய் யாரும் தாங்கள் குருவாக கருதவில்லை இங்கிருந்து நேரடியாக அவுரங்கசீப்பிடம் சென்று நான் மூத்த மகன் மீது எனக்கு உரிமை உண்டு என்றார் ராம்ராய் அவுரங்கசீப்பின் அரசவையில் வாழ்ந்த போது பல திட்டங்களை வகுத்தார் ஆனால் அவர் தனது நோக்கத்தில் வெற்றி பெறவில்லையா ராம்ராய் அவுரங்கசீப்பின் அரசவையில் தங்கியிருந்தபோது பல திட்டங்களை வகுத்தார் ஆனால் அவரால் அவரது நோக்கத்தில் வெற்றி பெற முடியவில்லை முதலில் அவுரங்கசீப்பின் விஷயத்தில் தலையிடாமல் பிறகு ராம்ராய் குருவாகி அரசு கொள்கைகளை பின்பற்றினால் அவர் அலட்ச்~ அலட்சியமாகிவிடும் என்று திட்டமிட்டார் அவுரங்கசீப் குரு ஹரிகிருஷ்ண சாஹிப்பை டெல்லிக்கு வருமாறு அழைத்தார் ஆனால் குரு ஹரி ராய் சாஹிப் ஜோதியை ஏற்றுவதற்கு முன் ஸ்ரீ குரு ஹரிகிருஷ்ணஜியிடம் என்று சொல்லி அவுரங்கசீப்பின் தடை விதித்தார் குரு ஹரிகிருஷ்ணா தனது தந்தையின் கட்டளைக்கு கீழ்படிந்து சீக்கியர்களின் கௌரவத்தையும் உயர்த்துவதற்காக டெல்லி செல்ல மறுத்து சுற்றியுள்ள பகுதியில் சீக்கிய மதத்தை தொடர்ந்து பிரகாசித்தார் ஒருமுறை அவர் பல்லக்கில் ஏறி எங்கோ சென்று கொண்டிருந்தபோது பிராமணர்கள் கற்ப்~ கற்பிக்கப்படும் ஒரு தொழுநோய்~ தொழு நோயாளி வந்து குருஜியின் பல்லாக்கில் படுத்துக் கொண்டு தன் நோய் குணமாக வேண்டி கெஞ்ச ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது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 சத்குரு வெளியேறிய நேரத்தில் சீக்கிய பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது குரு சாஹிப் அனைவரையும் பொறுமையும் தைரியத்தையும் கொடுத்தார் ஆனால் இன்னும் நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் உடன் சென்றனர் நீங்கள் உங்களை குரு ஹரிகிருஷ்ணா என்று அழைக்கிறீர்களா இந்த வழியில் நீங்கள் ஸ்ரீ ஹரிகிருஷ்ணனை விட பெரியவரா ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையை எழுதினார் அதன் அர்த்தத்தின் மூலம் நீங்கள் அதை காட்டலாம் மற்றும் வேதங்களை விளக்குவதில் என்னுடன் போட்டியிடலாம் ஆணவ பண்டிதரிடம் இதை கேட்டு சர்வ வல்லமை படைத்த குருஜி என்ன சொன்னார் ஆணவ பண்டிதரிடம் இதை கேட்டதும் ஞானம் மிக்கவரும் எல்லா கலைகளிலும் வல்லவருமான குருஜி அவரிடம் நாம் கல~ கடவுளின் ஊழியர்கள் என்றார் நாங்கள் எப்படி வளர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் மீண்டும் எங்களுடன் செய்ய வேண்டும் முதல் நீங்கள் உங்கள் சொந்த விருப்பப்படி தேர்ந்தெடுக்கும் எந்த சீக்கியரின் சண்டையிடுவது பற்றி சிந்தியுங்கள் கிராமத்தில் இருந்து யாராவது அழைத்து வாருங்கள் அவர் உங்களுக்கு பதில் அளித்து உங்களை குறி வைப்பார் குருஜி சாஜீவின் கண்களை பார்த்து என்ன சொன்னார் பண்டிட் லார்ட் ஸன் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு என்ற மதவெறி கொண்ட மனிதரை அழைத்து வந்தார் குருஜி சாஹின் கண்களை பார்த்து அவரிடம் சாஹின் நீங்கள் இப்போது ஒரு மத அறி~ அறிஞர் ஆகிவிட்டீர்கள் என்றார்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 சத்குருஜியின் புகழ் எங்கும் பரவியது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 அவர் தனது பரிவாரங்களுடன் டெல்லியை அடைந்ததும் ராஜா ஜெய்சிங் அவரது தனது பங்களாவில் தங்க வைத்தார் ராஜா ஜெயசிங்கின் ராணியின் இதயம் குருஜியின் குழந்தை பருவத்தை பற்றி சில பிராமிணர்களால் மூட நம்பிக்கைகளால் நிரப்பப்பட்டது நான் அவரை அரண்மனைக்கு அழைத்து குரு உண்மையாக இருந்தால் அவர் இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன் என் மடியில் உட்காருங்கள்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 குழந்தை குரு ஹரிகிருஷ்ணா சாஹிப் மற்ற அனைவரையும் கடந்து ராஜா ஜெய்சிங்கின் ராணியின் மடியில் அமர்ந்தார் ராஜா ஜெயசிங்கின் பங்களாவுக்கு டெல்லி சங்கத்தினர் தினமும் வரத்தொடங்கினர் சத்சங்கம் நடந்தது பக்தர்கள் குருவை தரிசிப்பார்கள் அவுரங்கசீப் தனது சாஹித் அனுப்பினார் ஆன்மீக போதனைகளை வழங்கி குருஜியால் போற்றப்பட்டார் ராம் ராயின் கூற்று குறித்து குருஜி என்பது பரம்பரை சொத்து அல்ல பரம்பரை சொத்து அல்ல என்று ராஜாவுக்கு அனுப்பினார் ராம் ராய் குட்பானியின் வசனத்தை மாற்றினார் தந்தை குருஜி அவரை கைப்பற்~ கைவிட்டார் இதில் மிகையாகாது யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை ராம் ராயிடம் வந்து குப்வாரா, ஆகிய ஏழு கிராமங்களை கொடுத்தார் மற்றும் பின்னர் இங்கு குடியேறியது ராம் ராய் தனது ஜாகியிடம் சென்று தனது தனி பிரிவில் அமர்ந்தார்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

சத்குருஜி அடுத்து குருபாபா இறங்கி வருகிறார் என்று முழு சபைக்கும் கட்டளையிட்டார் அதாவது நமக்கு பிறகு குறியாவிற்கு பொறுப்பேற்கும் பெரிய மனிதர் பாகலே கிராமத்தில் இருக்கிறார் இப்படி சொல்லிவிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு மார்ச் முப்பதில் காலமானார் பாலா சாஹிப், குருத்வாரா சாஹிப் ஜமுனா நதிக்கரையில் அவர் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் இப்போது அழகுபடுத்தப்பட்டுள்ளார் ஜோதியை எடுக்கும்போது ஆப்ஜியின் வயது எட்டரை ஆண்டுகள் ஆப்ஜி குரியாவை இரண்டரை வருடங்கள்தான் செய்தார் ஆஹ் hello hello ஆஹ் நாங்க networking center ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு ஏதாவது help or queries இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க ma'am நான் வந்து IT company ல இருந்து பேசுறேன் already உங்களுக்கு call பண்ணியிருந்தேன் network ரொம்ப low வா இருக்கு அப்படின்னு but நீங்க வர்றேன்னு சொன்னீங்க இன்னும் வரலை இங்க network ரொம்ப low வாவே இருக்கு ma'am வந்து கொஞ்சம் connect பண்ணி கொடுக்க முடியுமா?

இல்ல ma'am வேற ஒரு இடத்துல தான் contact பண்ணிருந்தேன் இப்போ தான் என் friend தான் சொன்னாங்க அங்க correct பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒழுங்காவே correct பண்ண மாட்டாங்க so அதனால உங்க உங்க contact number கொடுத்தாங்க ma'am ஆஹ் okay ma'am problem இல்ல இது நாங்க தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய network corrections எல்லாமே நாங்க இவ்ளோ~ பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படி தானே இதுக்கு முன்னாடி நீங்க எந்த்~யார் மூலமாகவும் உங்க எல்லா~ உங்களோட system router wifi க்கான setting எல்லாமே நாங்க தான் பண்ணி தந்தோமா ma'am உங்களுக்கு ஆமா ma'am எல்லாமே நீங்க தான் எங்களுக்கு connection லாம் கொடுத்து பண்ணி தந்தீங்க

நீங்க எல்லாமே எங்களுக்கு already ஒரு தடவை எல்லாமே correct பண்ணிருக்கீங்க ma'am இப்போ மறுபடியும் உங்களுக்கு இப்போ network லாம் ரொம்ப slow வாவே இருந்துச்சு. ஆஹ் okay ma'am இப்போ உங்களுக்கு வீட்டுல se~set பண்ணி தந்ததை சொல்றீங்க்~ வீட்டுலயா இல்லன்னா office லயா ma'am உங்களுக்கு problem வந்து வீட்டுலையா ma'am இல்ல office லையா ma'am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

ஆஹ் IT company ma'am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 ஆஹ் ma'am எதுமே ma'am உங்களுடைய name வேண்டாம் அப்பறம் நீங்க வேலை பார்க்குற office name சொல்லுங்க ma'am

ஆஹ் okay ma'am உங்களுடைய branch வேற எங்கேயாவது இருக்கா ma'am இல்லை ma'am இப்போ தான் start பண்ணியிருக்காங்க இது தான் first உ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

ஆஹ் okay ma'am இப்போ உங்களுக்கு என்ன problem அப்படின்னு கொஞ்சம் clear ஆ சொல்றீங்களா network ரொம்ப slow வா இருக்கு ma'am அதுவும் rain time ல ரொம்ப slow வா இருக்கு. first எல்லாம் நல்லா speed ஆ இருந்துச்சு rain time ஆ இருந்தாலும் எப்போதுமே correct ஆ இருந்துச்சு but இப்போ எல்லாம் network ரொம்பவே slow வா இருக்கு. ஆஹ் okay ma'am okay இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப நாளாவே இந்த issue இருக்கா இல்லந்னா இப்போ தான் recent ஆ இந்த issue இருக்கா ma'am

network லாம் நல்லா correct ஆ தான் ma'am இருக்கும் but இப்போதான் இப்படி இருக்குது. okay ma'am இப்போ sometimes வந்து network cut ஆகும் தெரியுமா அந்த time நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த time நாங்க correct பண்ணி பார்ப்போம் ma'am ஆனால் எங்களால முடியாது அதான் உங்களுக்கு நாங்க call பண்ணி இப்போ inform பண்றோம். okay ma'am okay இப்போ network ஒரு சின்ன issue வா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க எங்களை contact பண்ணுங்க சரிங்களா, sometimes என்ன பண்றாங்க அப்படின்னா network அ correct ஆ கிடைக்கலன்னா trouble shoot பண்ணி அதை வந்து அவங்களே சரி பண்ணனும்னு try பண்றாங்க ஆமா ma'am நாங்க அப்படி தான் பண்ணோம் எல்லாம் system த்துலேயும் சில system த்துல அது correct ஆ இருக்குது சில system த்துக்கு அது support ஆகலை okay ma'am trouble shoot பண்றது தப்பு இல்ல ma'am அது வந்து sometimes correct ஆன solution உம் சொல்லிடும் இல்லன்னா wrong ஆன ஏதாவது சொல்லும் ma'am அப்போ அந்த time ல வந்து நீங்க வேற எதையாவது ஆஹ் router அ ஏதாவது நீங்க change பண்ணாலோ இல்லாட்டா cable connection அ மாத்தி கொடுத்தாலோ அது வந்து network வந்து கம்மியா வரும் okay வா ma'am

ஆஹ் புரியுது ma'am புரியுது ma'am ஆஹ் இப்போ வந்து இப்போ நீங்க network உ வந்து ஒரு system த்துக்கு தான் slow வா இருக்கா இல்லாட்டா, நீங்க work பண்ற எல்லா system த்துக்கும் slow வா தான் இருக்கா ma'am ஆமா எல்லாம் system த்துக்குமே slow வா தான் ma'am இருக்கும்

இப்போதான் எல்லாம் system த்துக்குமே கொஞ்ச கொஞ்சமா slow ஆகிட்டே இருக்குது நாங்களும் try பண்ணி பார்க்குறோம் but அதை correct பண்ண முடியலை.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 seventy two-forty போல இருக்குது ma'am ma'am நாங்க வந்து உங்களுக்கு ஒரு twenty seven system தான் arrange பண்ணி தந்துருந்தோம் இல்ல ma'am ஆமா ma'am மறந்துட்டேன் ma'am தப்பா சொல்லிட்டேன் sorry ma'am ஆஹ் okay ma'am problem இல்ல ஒரு twenty seven system த்துக்கு தான் நாங்க வந்து network arrange பண்ணி தந்துருந்தோம் மத்த எல்லாம் system வந்து WIFI connect பண்ணி use பண்றது மாதிரி தான் ma'am உங்களுக்கு set பண்ணி தந்துருக்கோம். மத்தபடி landline மூலியமா உங்களுக்கு network set பண்ணது வந்து ஒரு twenty seven system தான் access பண்ணி தந்திருந்தோம் ma'am உங்களுக்கு. இப்போ வந்து WIFI மூலமா நீங்க use பண்றத சொல்றீங்களா இல்லன்னா landline மூலமா use பண்றத நீங்க சொல்றீங்களா ma'am wi~landline ல use பண்றத தான் ma'am சொல்றோம் ஆஹ் okay ma'am இப்போ நீங்க landline ன்னு சொல்றப்போ கண்டிப்பா அது router ல ஏதாவது problem இருக்கலாம் அப்படி இல்லன்னா landline ல problem இருக்கலாம் okay ங்களா ma'am அப்படி இல்லனா system த்துல problem இருக்கலாம் sometimes நீங்க சொல்றீங்க எல்லாம் system த்துலேயும் எனக்கு வந்து network கிடைக்கல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு system problem இல்ல landline இல்லனா router ல problem மா தான் இருக்கும்

okay ங்களா இப்போ sometimes என்ன ஆகும்னா ஒரே ஒரு system த்துல மட்டும் network நமக்கு கிடைக்கலை அப்படின்னா நீங்க trouble shoot பண்ணி அதை recover பண்ணிடலாம். எல்லாம் system த்துலேயும் உங்களுக்கு வந்து network கிடைக்கலன்னா trouble shoot பண்ணா ஒரே reason தான் காமிக்கும் ஒரே reason காமிக்குதுன்னா அது correct ஆன solution உம் உங்களுக்கு சொல்ற` sometimes சொல்லாது ma'am

அந்த time ல வந்து நீங்க எங்களை தான் contact பண்ண முடியும்

so router change பண்ற மாதிரி இருக்கும் ma'amsometimes

router router change பண்றது மாதிரி இருக்கும் ma'am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 ஆஹ் கண்டிப்பா ma'am நாங்க routers லாம் change பண்ணி கொடுப்போம் நீங்க போன வாட்டி வாங்குன router வந்து RX one one three zero router வாங்கி இருக்கீங்க. அது வந்து ஆஹ் வந்து இப்போ ஒரு router வாங்கினீங்கன்னா அதுல இருவத்து எழு system connect பண்ணலாம் பரவாயில்ல ஆனா அதோட network speed வந்து கம்மியா இருக்கும் so அதோட issue வா கூட இருக்கலாம் ஓ அப்படியா ma'am okay ma'am

ஒரு router க்கு maximum ஒரு eleven or twelve system connect பண்றது மாதிரி router உங்களுக்கு ready பண்ணி தாறோம் ஆஹ் okay ma'am okay அந்த மாதிரி connect பண்ணி நீங்க எவ்வளவு router வந்து extra நீங்க add பண்றீங்களோ அவ்வளவு அவ்ளோத்துக்கு மாதிரி system வந்து network speed உம் inc~increase ஆகிட்டே இருக்கும்

உங்களுக்கு புரியுதா ma'am இப்போ இருபத்தேழு system வந்து நீங்க சொல்றீங்க சொல்றப்போ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சி நீங்க ஒரு பத்து router ஆவது வாங்குனீங்கன்னா best ஆ இருக்கும்.

இல்ல ma'am router settings எல்லாமே நாங்க வந்து router எல்லாமே நாங்களே set பண்ணி தந்துருவோம் ma'am இப்போ router நீங்க தான் வாங்கி தரணும் அப்படி கிடையாது, இப்போ இந்த system த்துக்கு இந்த மாதிரி router set ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் so அதுக்கு ஏத்த மாதிரி routers வந்து நாங்க set பண்ணுவோம் okay ங்களா ma'am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

so அந்த time ல வந்துட்டு ஆஹ் எல்லாம் system மும் எல்லாமே network slow அப்படின்னு சொன்னா அடிக்கடி வந்து network cut ஆகி cut ஆகி வரும் அந்த time மட்டும் கொஞ்சம் work வந்து கொஞ்சம் delay ஆகும் okay ங்களா ma'am அது ஒரு problem இல்லல்ல ma'am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 ஆஹ் maximum sunday அப்போ நீங்க உங்களால வர முடியுங்களா ma'am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

ஆமா ma'am அது நாங்க பார்த்தோம் எங்க IT manager பார்த்தாங்க பார்த்தாங்க ma'am அது எல்லாமே correct ஆ correct டா தான் இருக்குது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 ஓ okay ma'am okay நான் வந்து one day வந்து எல்லாமே check பண்ணிக்கிட்டு எந்த problem ன்னு sign பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்றேன் okay ங்களா ma'am

okay ma'am வேற உங்களுக்கு ஏதாவது problems system problems ஏதாவது இருந்துச்சுனா கூட நீங்க எங்க கிட்ட சொல்லலாம்.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

hello

கண்டிப்பா ma'am இப்போ system ஏதாவது problem னா அதையும் நாங்க பார்ப்போம் ma'am இப்போ sometimes வந்து sudden னா off ஆகிடும் இப்போ CPU வே என்ன ஆகும்னா நீங்க on ஆகிட்டு ஒரு two or three minutes என்ன ஆகும்னா automatic ஆ slow வா off ஆகுது okay ங்களா ma'am

ஆஹ் okay ma'am அப்படி automatic ஆ அப்படி off ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணனும் இது easy யான process தான் ma'am இது வந்து உங்களுக்கு அடிக்கடி இப்போ ஒரு company ன்னு வர்றப்போ கண்டிப்பா அதோட working process high யா இருக்கிறதுனால அதோட RAM வந்து heat ஆகி automatic ஆ இப்படி off ஆகுது okay ங்களா ma'am இப்படி இருக்கிற time வந்து நீங்களே வந்து அந்த repair லாம் நீங்களே பார்க்கலாம் so அதோட process வந்து ரொம்பவே easy அடதை உங்களுக்கு நான் direct ஆவே சொல்லி தறேன் okay ங்களா அதோட RAM வந்து கழட்டி ஏதாவது ஒரு காட்டன் துணியால clean பண்ணி திரும்பவும் set பண்ணிட்டீங்கன்னாலே போதும் okay ma'am okay ma'am அதுவும் இல்லாம இப்போ RAM எல்லாம் நீங்க check பண்றப்போ உங்களுக்கு ஏதாவது problem நீங்க check பண்றது மாதிரி இருக்கும்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 okay ma'am okay இப்போ இந்த problem அடிக்கடி வர்றதுனால இது வந்து easy யான process அப்படின்றதுனால உங்களுக்கு direct ஆ சொல்லி தாறேன் okay ங்களா ma'am நீங்க வந்து நீங்க வந்து check பண்ணி பார்த்துகோங்க அப்படியும் இல்ல உங்களுக்கு ரொம்ப இல்ல என்னால முடியாது நான் வந்து RAM எல்லாம் கழட்டி check பண்ணிட்டும் இந்த problem தான் வருது அப்படின்னா நீங்க எங்களை contact பண்ணலாம்.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 okay ma'am okay வேற ஏதாவது details வேணுமா ma'am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 உங்க place எந்த இடத்துல ma'am இருக்குது

இல்ல ma'am ஆஹ் ஆஹ் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல அதனால தான் கேக்குறேன். ஆஹ் okay ma'am okay note பண்ணிக்கோங்க

போ~போத்தீஸ் ரோடு

போத்தீஸ் ரோடுல சென்னை ஒரு internet center இருக்கு ma'am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

six four

sometimes வந்து agents வேற யாராவது இந்த phone அ எடுத்துட்டு போனாங்கன்னா நீங்க இந்த number க்கு contact வேற ஏதாவது agents உங்களுக்கு உங்களுக்கு help பண்ண வருவாங்க

எங்களுடைய agents ஏதாவது queries ஏதாவது தப்பா பண்ணிட்டாங்க இல்லனா வந்து இன்னும் problem solve ஆகல அப்படின்னா நீங்க இந்த number க்கு call பண்ணியோ இல்லாட்டி எங்களுக்கு எங்களுடைய mail ID க்கோ நீங்க வந்து queries அ send பண்ணலாம் ஆஹ் okay ma'am